mentality வந்துரும். அதுக்காக தான்

இன்ன ஆஹ் கண்டிப்பா ஆமா ஆமா இதுல நெறைய பேரு consumer trucks influencer ஆஹ் வே மாறிடுறாங்க cloth உ எல்லாத்துக்குமே வந்து இப்போ each and

ஆமா இல்ல நாங்க ஒரு youtube பார்த்துட்டு இதுக்கு போனும் அது பேரு என்ன அந்த கடை சௌக்கரு பெட்டுல இருக்கு. அந்த youtuber சொல்றாங்களே அந்த அளவு cheap ஆஹ் கொடுக்குறாங்களே சொல்ராங்க சொல்லிட்டு போனும். கடைசில போனா அங்க ஒரு response ஒழுங்கா இல்லை கிட்ட தட்ட ஒரு இதுலா பயங்கர வேலை அந்த consumer அந்த கடைக்கு வந்துட்டனால பயங்கர வேலை ஒரு influencer வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போட்டிருந்தாங்க இலை mutely இல்லை தாத்தா கடையில பண்ணிரலாம் விக்கவே இல்லை. அந்த youtuber போட்டு ஆஹ் sales ஆச்சி. அதுக்கு வந்து ஓ என்ன problem தெரியல ஆனா youtuber மேலையே அவர் case போட்டாரு அந்த தாத்தா நல்ல sales ஆகி வீடு எலாம் வாங்கி எலாம் பண்ண பிறகு என் business ஏ போச்சி சொல்லி அந்த youtuber மேலையே case போட்டாரு. ஓ அதெல்லவும் நடக்குது influencer க்கு வந்து risk க்கு அதிகமா இருக்குனு வச்சிக்கோங்க.

ஆமா இப்போ australia கொஞ்சம் awareness ஒரு three percent of மக்கள் என்ன சொல்றாங்கன்னா? ஆஹ் அவங்க வந்து influencer ஆஹ் நீங்க வந்து release பண்றது இல்ல information கொடுக்குறாங்க. அதுனால அது வந்து nation வந்து ஒரு thread ஆகா அமையுது. அப்படின்னு சொல்லிட்டு அவுங்க சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி அவுங்களுக்கு பிடிச்சதை வந்து அவங்க சொல்லு போது என்னென்ன அத அப்படியே follow பண்றங்களா அது தான் correct இன்னு யோசிக்கிறாங்களா. so அத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவுங்களுக்கு உண்டான பேச்சு தான் இருக்கு. நமக்கு வந்து ஒரு transparrency இல்லைல. இவுங்க சொல்றாங்க அது பார்த்து தான் அந்த organization தான் ready பண்ணுவாங்க. main ஆஹ் இந்த followers தான் அந்த followers ஓட authentication ல இவ்வளோ தூரம் முன்னேறுறாங்க. அதுனால இவுங்க வந்து honest ஆஹ் இருப்பாங்களா என்னென்னு தெரியாது.

வந்துரும் correct

ஹம் net spoil பண்ணிட்டு ஆமா correct ஆஹ் நா வந்து ரொம்ப பார்க்குறது இல்லை. முக்காவாசி சமையல் தான் பார்ப்பேன். இந்த மாதிரி சமயல் குறிப்பு தான் பார்ப்பேன். வேற எது இந்த மாதிரி politics சம்மந்தமே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த channel வந்து இந்த channel பத்தி சொல்றாங்க இல்லையா instagram ல நான் இல்லவே இல்லைப்பா facebook lஎ இருக்கேன். but அதுல எல்லாம் உங்களுக்கு youtube தான் main ஆஹ் வருவாங்க அது வந்து ஒரு சிலது எனக்கு சம்மந்தம் இல்லைனா எனக்கு facebook ல நா like ஆஹ் எதோ கொடுக்க மாட்டேன். அவுங்கள பத்தின information இருக்காது.

ஆமா அது வந்து ஒரு influencer ஆஹ் இருக்குறது வந்து அவ்வளோ easy இல்லை. ஆமா என்ன அவுங்களுடைய ஒரு ஒரு company la irunthu reach பண்ணி இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச பசங்க அவங்க ஒரு youtuber அவங்க வந்து influencer ஆஹ் இருக்கியா ஹம் appadi உம் சொல்லி கேட்டிருந்த அவங்க products வந்து influence ஆஹ் பண்ணிட்டாய் இருக்கணும் நெறைய ஹம் உம் அது வந்து அவங்களுக்கு பாரு இது ஆகிடும் நினச்சிக்கோ அவங்களுக்கு ஆத்மிய இருக்கோம் ஹம் உம் அது தான் ஓ அதுனால அவன் வந்து வேண்டாம் அப்படி சொல்லி விட்டான். அவளுக்கு இந்த product free யா அப்படி

ஆமா இப்போ வந்துட்டு அத நம்ம correct ஆஹ் பார்த்துட்டு நமக்கு என்ன தேவை அப்படில்லாத பார்த்துட்டு ஹம் but இந்த இதுல இருந்து தப்பிச்சிடலாம் ஆமா influence ஆக தப்பிச்சிக்கலாம்.

ஒன்னு இல்ல ஒரு survey சொல்லி தான் எனக்கு two thousand sixteen ல அதுல இருப்பது இரண்டாயிரம் பெண்கள் வந்து ஹம் அந்த என்ன பண்றாங்கன்னா இந்த influencer recommend panni product தான் வாங்குறாங்க. அதான் சொல்ரேன் addict ஆகிடுறாங்க ஹம் instagram influencer இந்த instagram influencer ஆகுறது அது அவ்வளோ fast ஆஹ் reach ஆகுது அந்த அளவுக்கு confusion வந்து influencer ஆஹ் god ஆஹ் வே நினைக்கிறாங்க அதாவது அவுங்க என்ன சொல்றாங்களோ அத கேட்குறாங்கனு தான் சொல்றாங்க ஹம்

we are the loser ஆமா ஹம் உம் இந்த micro influencer macro influencer ஆஹ் இல்ல small influencer ஆஹ் யாரை இருந்தாலுமே நம்ம வந்து ஜாக்கிரதையா இரு.

இப்போ அதுனால நம்ம இவுங்க கிட்ட வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா ஆமா ஆமா இன்னொன்னு வந்து நம்ம இவுங்களுக்கு சொல்றாங்க ஏன் வந்து நம்ம இவுங்கள influence பன்றாங்க. அப்படின்றதா யோசிச்சிட்டு நமக்கு என்ன பிடிக்குமோ அத கொஞ்சம் யோசிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி கிறது better

இப்போ வந்துட்டு teenage எதுல இருந்து start ஆகும்னா ஆஹ் thirteen அதுல இருந்து வந்து இது start ஆகும் teen னா என்னதுன்னா இந்த நம்ம twelve வர வந்துட்டு நம்ம normal லான age thirteen forteen fifteen sixteen to ninteen nineteen வர அது வந்து teenage அது வந்துட்டு teenage ல வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக் கூடாது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கற எதுவுமே நமக்கு பிரிச்சி பர்க்க தெரியாது அது போக ஒரு side டு அது போயிட்டே இருக்கும் அதாவது அது நம்ம என்ன வழியில போகுதோ அந்த வழியில நம்ம இருக்கிறது அது தான் teenage அதாவது நமக்கு நல்லது எது கெட்டது எது எந்த வழியில போகணும் எந்த வழியில போக் கூடாது அப்படின்னு நம்மளால இது பண்ணி போக முடியாது அது போற வழியில நம்ம~நம்மள கூட்டிட்டு போகும்ணு சொல்லுவாங்க இந்த teenage ல தான் நிறைய வந்துட்டு என்ன சொல்றது நிறைய தப்பு எல்லாம் நடக்குது நிறைய தப்புன்னா பொண்ணுங்கள எடுத்துக்கிட்டாலும் இந்த age ல நமக்கு வந்து என்ன தோணும்னா அஹ் யார்கிட்ட பேசணும் யார் கிட்ட பழகணும் எப்படி பழகணும் என்ன மாதிரி பேசணும் இவங்க எப்படி பட்டவங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா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 அப்படின்னா இழுக்கிற இழுப்புக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்கள்ல அது தான் இது அது போற அந்து இது போற போக்குல நம்மளும் போயிருவோம் நம்ம அதை மாத்தி போக மாட்டோம் போகமாட்டோம் இது தான் teenage இது தான் teenage ன்னு சொல்லுவாங்க சரியா ஆஹ் அப்போ அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு அஹ் நமக்கு வந்து இந்த பருவத்துல வந்து

ஆஹ் நிறைய தப்பு எல்லாம் வந்து teenage ல தான் ஆஹ் இது தான் அது ஆகுது teenage அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு இது அறியாத பருவம்னு சொல்லுவாங்கள்ல நமக்கு nineteen முடிஞ்சி twenty twenty one twenty two இந்த மாதிரி வர நமக்கு உண்மைய சொல்லணும்னா maturity correct டான maturity வாரது வந்து நமக்கு வாரது எப்போன்னா twenty five age ல தான் நல்ல maturity ங்கிறது நமக்கு வரும் இது தப்பு இது சரி ஆஹ் இதுல போனா நம்ம வழி correct டா இருக்கும் அப்படின்னு அஹ் என்ன சொல்ல பகுத்தறிஞ்சு நம்ம யோசிச்சு முடிவு எடுக்கிற வயசு தான் twenty five அதுல தான் இது இது இப்படி இது இது இப்படின்னு நமக்கு correct டா தெரியும் அது வரை வந்துட்டு நம்ம life ல இந்த teenage அந்த time ல வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்மள வந்துட்டு நம்ம என்ன சொல்ல நம்ம ஐம்புலங்கலங்களையும் அடக்கி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எவ்வளோ தூரம் நம்ம வந்து இது பண்ணி போறோமோ அவ்வளோ தூரம் தான் நம்ம life அ வந்துட்டு நம்ம நல்லபடியா வாழ முடியும் இந்த சொல்லுவாங்கல்ல இந்த teenage ல teachers லாம் சொல்லுவாங்க teenage ல உங்கள் நீங்க கட்டு படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல எதுவுமே இல்ல நீ நல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு அப்படின்னு இந்த teenage ல தான் வழி மாறி போவாங்க நிறைய பேரு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

ஆஹ் இந்த age வந்து நம்ம எப்படியாவது கடந்து வந்துட்டோம் அப்படின்னா உம் அதுக்கு அப்பறோம் வந்துட்டு நம்ம life ல எடுக்கிற ஒவ்வொரு steps முமே நல்லதாதான் இருக்கும் ஆனா இந்த age அ வந்து கடந்து வரணும் இது தான் ரொம்ப முக்கியமான இதுல தான் நிறைய struggle எல்லாம் வரும் இதெல்லாம் தாண்டி நம்ம வரணுனா எர் அஹ் வந்தாதான் நல்லா இருக்க முடியும் இந்த teenage ல எதுலயாவது நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து எழும்புறது ரொம்ப கஷ்டோம் இந்த age ல தான் வந்து நம்ம நல்ல படியா இது பண்ணி teenage வந்து நல்லாதான் இருக்கும் என்ன சொல்ல

twenty twenty-three க்கு அப்பறோம் twenty-five ல தான் இது தான் correct டு அப்படின்னு correct டான olution எடுக்க கூடிய வயசு twenty-five அப்போ தான் நமக்கு தெரியும் ஆனா அஹ் இது தான் teenage பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் teenage ல வந்து அஹ் நிறைய இது இருக்கு teenage எப்படி சொல்ல teenage பத்தி நிறைய பேர் பேசுபவாங்கள்ல teenage வந்து எல்லாருக்கும் life லயுமே வந்துட்டு அஹ் வரும் அது வந்து நம்ம தான் கொண்டு போணும் ஆஹ் அது அது அதுனால teenage வந்து வாழ்க்கையில மிக கடக்க கூடிய பெரிய இதுன்னு சொல்லலாம் அதை அஹ் அதை வந்து கடந்து எப்படியாவது இது தான் ஆனா teenage வயசுல வந்துட்டு அஹ் ரொம்ப தப்பு எல்லாம் நடக்கும் தெரியுமா என்ன சொல்ல ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அஹ் எது தப்பு எது சரியின்னு தெரி~தெரியாதா அதனால வந்துட்டு நிறைய தப்பு எல்லாம் வந்துட்டு teenage ல தான் நடக்கும் அஹ் இது teenage ல வந்து நிறைய மாற்றங்கள்லாம் வரும் இந்த teenage ல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 ஆஹ் எப்படி சொல்ல இப்ப நம்ம friendship வந்து நமக்கு நல்ல friendship தான் வருதா கெட்ட friendship வருதா

குழந்தையாவும் இல்லன்னா வாலிபராவும் இல்லாம இடைப்பட்ட நிலையில வந்து பதின் பருவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அஹ் ஒவ்வொரு பிள்ளைகள் வந்து பல்வேறு வகையான மாற்றங்கள வந்து அதுல எதிர்கொள்வாங்க அது ஏன்னன்னா உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாவும் நிறைய மாற்றம் ஏற்படும் அதிக என்ன சொல்ல sensitive வாக மாத்தும் நம்ம sensitive வான person னா மாத்தும் அந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த teenage ல அஹ் அப்பறோம் வந்துட்டு ஹம் ஆஹ் அதிக அதுக்கு அப்பறோம் ஏன்னன்னா

அப்பறோம் சின்ன சின்ன விஷயத்துக்குக் கூட கோவம் படுவோம் சங்கட படுவோம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஆஹ் அஹ் பொது இடங்கள்ல வந்துட்டு நம்ம பிள்ளைங்க மேல வந்துட்டு அக்கறை வந்து அது என்ன சொல்லுவாங்க அன்பு அக்கறையெல்லாம் காட்டணும் அஹ் அப்பறோம் கை பிடிச்சி வழி நடத்தணும் அது parents க்கு எல்லாம் ஆஹ் அஹ் teenage பிள்ளைங்க வந்து ஆஹ் என்ன சொல்ல இப்போ நம்ம relatives லாம் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்க முன்னாடி வந்து பிள்ளைங்கள திட்டுறது இல்லன்னா பண்ண தப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப நேரமா advice பண்றது அப்படி எல்லாம் ஒரு விஷயத்தெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு அதெல்லாம் வந்து parents வந்து avoid பண்ணணும் அப்பறோம் அவங்க தப்பு பண்ணாலும் ஆஹ் நீ என்ன சொல்ல விரும்பாத எதாவது இருந்தாலும் அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் தனியா எடுத்து சொல்லணும் தனியா கூட்டிட்டு போய்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 அப்பறோம் அவங்களுக்கு வந்துட்டு தனிமை வந்து ரொம்ப அவசியம் ஏன்னா குடும்பம் படிப்பு அது வந்து அஹ் time வந்து அவங்க spend பண்றது வந்து ரொம்ப முக்கியமா இருந்தாலும் அவங்க வந்துட்டு தனக்குன்னு ஒரு என்ன சொல்ல அவங்க~அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யுறது அவங்களுக்கு தனிமை அதாவது தனியான ஒரு இடத்தையும் தனியா அவங்கள விடணும் நல்லா ஆஹ்

அஹ் அது வந்து அவங்க வந்து மேன்படுத்தி கொள்றதுக்கும் அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைய அவங்க வந்துட்டு நம்ம நம்ம வந்து friends சா பழகுனோம்னா அந்த பிள்ளைங்க வந்துட்டு நம்மக்கிட்ட அன்ன தப்பு பண்ணாலும் என்ன life ல நடந்தாலும் வந்து சொல்லும்

அப்பறோம் அவங்க friends வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படி கெட்டவங்களா இருந்தாலும் நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவுரை கூறணும் அஹ் அப்படி அஹ் teenage பிள்ளைங்களுக்கு வந்து புரிதல் இருக்காது ஆனா நம்ம அவங்களோட விஷயத்தை புரிஞ்சிகிட்டு அவங்க போக்குல நம்ம் போயி அவங்கள திருத்தி நல்ல படியா இது பண்ணா அந்த பிள்ளைங்க வந்து நல்லா வளருவாங்க இது தான் teenage பத்தி விஷயம்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

நாங்க விளையாடுவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா college days அதுக்கப்புறம் college முடிச்சு work முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா எனக்கு வந்துட்டு நல்லா craft works எல்லாம் பண்றது பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு entertainment பிடிக்கும் சிலருக்கு TV பார்க்க பிடிக்கும் சிலருக்கு book படிக்க பிடிக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா drawing பண்ண பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு entertainment இருக்கும் ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அதிகம் விளையாடுறதே கிடையாது இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ளார விட்றாங்க phone கொடுத்துடுறாங்க phone பாத்துட்டே சாப்பிடுறாங்க phone phone லயேதான் விளையாடுறாங்க போயிட்டு வெளிய விளையாடுறது book படிக்கிறது இதெல்லாம் நாம வந்து அவுங்களுக்கு ப~ நாம பழக்கணும் அவங்களுக்கு book படிக்கிறது sketch pencil கொடுத்து ஏதாவது அவங்களையே draw பண்ண சொல்றது இல்லின்னா paint அடிக்க சொல்றது இந்த மாரி நிறைய entertainment இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த entertainment ல இப்ப போகப் போக கம்மியாயிட்டே போகுது இப்ப இருக்கிற பசங்க எல்லாமே குழந்தைங்க எல்லாம் குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாமே phone phone phone phone மட்டும்தான் பாத்துட்டு இருக்காங்க மத்தபடி விளையாடுறதுன்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு வெளிய போய் அப்பல்லாம் வந்துட்டு வெளிய போய் நல்லா சூரிய வெளிச்சத்துல நல்லா வெய்யில்ல இதுல இருந்து விளையாடுறது மண்ணுல கைய வச்சு விளையாடுவாங்க ஓடிப்பிடிச்சு விளையாடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய entertainment இருக்கு இப்ப வந்துட்டு school முடிச்சு வர்றாங்கலா phone பாக்குறாங்க படிக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த activity ன்றது ஒரு இல்லாமலே போயிருந்துச்சு entertainment ன்றது கொஞ்சம் நல்லா நம்ம free mind ஓட இருக்கறதுதான் அது நமக்கு free mind ஓட நமக்கு புடிச்ச விஷயங்களை நிறைய பண்ணலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா book படிக்கிறது இது பண்றதுன்னு இல்லை ஒரு செடி வைக்கலாம் plus செடிக்கு தண்ணி ஊத்தலாம் நாலு பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய entertainment இருக்கு நாம தான் வந்து நமக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாமதான் entertainment useful ஆ பண்ணலாம் entertainment அ book படிக்கிறது novels அந்த story எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் plus வந்துட்டு நிறைய இருக்கு cooking பண்ணலாம் entertainment லியே நிறைய விஷயங்கள் இருக்கு அத நம்ம வந்துட்டு இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக் கூடாது அப்படின்னு எல்லாம் இல்லை நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் useful ஆ

கூட்டிட்டு போய் அவங்களுக்கு நிறைய games எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அது இல்லாம வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிறைய place அ சுத்தி காமிக்கலாம் சுத்தி காமிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு entertainment ஆ இருக்கும் நம்ம வெளியே கூட்டிட்டு போயி இந்த place இது ஒரு சிற்பங்கள் இப்ப செஞ்சது இந்த கோயில் அப்ப கட்டுனது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இது மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும் plus அதுல focus பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளாறயே இல்லாம phone ன பார்த்துக்கிட்டே இருக்காம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுத்தா அவங்க நிறைய விஷயங்கள் learn பண்ணுவாங்க நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம அவங்க வந்துட்டு நாம phone use பண்றதைப் பார்த்து தான் அவங்க phone use பண்றாங்க so அவங்களோட entertainmentfull ஆ எதுல போயிடுது phone லயேதான் போயிடுது phone அந்த phone ல இருக்கிற game plus இந்த videosbaby videos இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு குழந்தைங்க game விளையாடுறது இந்த மாதிரிதான் பார்க்கறாங்க ஒழிச்சு மத்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது mind full ஆ அதுலதான் வச்சிடுறாங்க நம்ம இத கூப்பிட்டா கூட அவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு மூழ்கிடுறாங்க so அதெல்லாம் avoid பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு entertainment அ வேற மாதிரி காமிக்கலாம் போயிட்டு நம்ம நிறைய drawing pencils books இதெல்லாம் வாங்கிக் கொடுத்து அவங்க draw பண்ண வைக்கலாம் plus story எல்லாம் வந்து அவங்க உட்கார வச்சு story சொல்லிக் கொடுக்கலாம் அதுவும் இல்லாம வந்து செடிகளைப் பராமரிக்கிறது செடிங்களுக்குத் தண்ணி ஊத்துறது ஒவ்வொரு செடிங்களைப் பத்தி சொல்லிக் குடுக்கலாம் plus மக்களைப் பத்தி நம்ம புரிய வைக்கலாம் இந்த மாரி நிறைய விஷயங்கள் entertainment ன்றது இந்த ஒரு கொஞ்சம் இதுக்குள்ள அடங்குறது கிடையாது எல்லாமே entertainment தான் அத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் useful ஆ அப்படின்றதிலதான் இருக்கு இப்ப நம்மளோட இப்ப நிறைய ஆஹ் house wife எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேரத்தை வந்துட்டு TV பாக்குறதோ இதுல செலவு பண்ணாம இப்ப நிறைய useful ஆ பண்றாங்க cooking பண்றாங்க cooking அ வந்து ஒரு business ஆ பண்றாங்க

இதை மாத்திட்டாங்க useful ஆ அந்த entertainment வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க book படிக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் useful ஆ entertainment பண்ணிட்டு இருக்குறாங்க நாமளும் வந்துட்டு அதுக்கேத்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் பெரியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியா ஒரு இடத்திலேயே இருக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் active ஆ இருந்துட்டு இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு activity பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ள அவங்க இப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூட விளையாடுறது அவங்களுக்கு விளையாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க plus நிறைய விஷயங்கள் அவங்க learn பண்ண கொடுப்பாங்க இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி entertainment வந்துட்டு எல்லாருக்குள்ளயும் இருக்கு அந்த entertainment நம்ம useful ஆ use பண்ணணும் அத ப~ அத விட்டுட்டு நம்ம வேற எதிலேயும் focus பண்ணாம நல்ல இதுல மட்டும் பண்ணணும் அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா entertainment பத்தி பேசுனா பேசிக்கிட்டே போவலாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு entertainment க்கு அத நம்ம எப்படி carry பண்ணி அந்த entertainment அ இது பண்ணணும் இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா games ல்லாம் நிறைய conduct பண்றாங்க அஹ் weekendschool முடிஞ்சு school days ல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க படிக்கிறது வீட்டுக்குள்ளாறயே இருக்குறது படிக்க வீட்டுக்குள்ளாறயே இருக்குறது இதுதான் பண்றாங்க soweekend ல அவங்க கொஞ்சம் நல்லா happy ஆ entertainment ன்றது என்னது கொஞ்சம் happy ஆ mind free யா இருக்க புடிச்ச ஒரு work பண்றது அதனால வந்துட்டு இப்ப நிறைய games எல்லாம் அவுங்க வந்து conduct பண்றாங்க so அங்க போய் நிறைய games ல participate பண்ணலாம் அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் creativity யா நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சின்ன குழந்தைங்கள பொறுத்தவரையில நாமதா சின்னதுல இருந்து அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள learn பண்ண கொடுக்கணும் அது மூலியமா அவங்க நிறைய விஷயங்கள் கத்துக்குவாங்க அவங்களோட time அ useful ஆ use பண்ணுவாங்க இல்லைன்னா அவங்க வீட்டுக்குள்ளாறயே இருந்து அவங்க health எல்லாம் spoil ஆகும் சும்மா phone TV பாத்துட்டு இருக்கறதுனால அவங்க கண்ணு issue ஆகும் plus அது doctor கிட்ட போகணும் இந்த மாரி நிறைய விஷயங்கள் இருக்கு வெளிய போய் நாலு பேர் கூட பழகி நிறைய விஷயங்கள் பார்த்து entertainment ஆகலாம் அவங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்ககிட்ட இருந்து நிறைய நம்ம கத்துக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு entertainment ம் இருக்கும் அப்பெல்லாம் ஒவ்வொருத்தர் வந்து வயல்வெளிக்கு போயிட்டு அந்த செடிகளை பராமரிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க plus அதுல வர்ற fruits vegetables இதெல்லாம் வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்க family க்கு எடுத்துட்டு வருவாங்க plus இல்லைன்னா sale பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொண்ணு பண்ணுவாங்க entertainment ன்றது இதுதான் entertainment அப்படின்னு இல்ல அவங்களோட mind free யா இருக்கும் அவங்க happy ஆ இருக்கும் so அத வந்து free time ல useful ஆ பண்றதுதான் அதுக்காக வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொரு thing பண்ணுவாங்க நாமளும் இனிமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு தவறான விஷயங்கள் phone அ பாக்குறது TV யை பாக்குறது சொல்லி குடுக்காம அவங்க entertainment ஆ இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக் கொடுக்கலாம் நான் சொன்ன மாரி முன்னாடி book படிக்கிறது இந்த மாரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் இனிமே நம்மளோட time அ entertainment time உ useful ஆவும் நமக்கு happy ஆவும் இருக்கிற மாதிரி நம்ம use பண்ணிக்கலாம் waste பண்ணாம so எல்லாரும் அவங்கவங்க entertainment ஆ இருங்க

maam நா உங்ககிட்ட three months முன்னாடி உங்க உங்க bank ல வந்துட்டு credit card வாங்குனேன் credit card வாங்குனேன் ஆஹ் credit card வாங்கி நா வந்து fridge வாங்கனேன் one and half lakh வந்து fridge அது double door து என்ன என்ன ஆயிச்சுன monthly monthly twelve thousand cut பண்றேன்னு சொன்னாங்கோ ப thirteen thousand thirteen thousand cut ஆவுது monthly monthly அது ஏனு எனக்கு தான் தெரில ஆமா thirteen thousand கட்டாவுது monthly monthly கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க எனக்கு பாருங்க ஒரு rotation ஆவறதுல one hour ல எனக்கு காசு சும்மா waste ஆஹ் போது மூணு மாசமா எனக்கு மூணாயிரரூபா loss ஆய்டுச்சு நா already நிறைய problems ல இருக்கேனால கொஞ்சம் சீக்கிரம் பாத்து சொல்லுங்க எனக்கு என்ன problem னு நான் last time மே பேசலாம் இருந்தேன் நான் last time மே பேசலாம்னு இருந்தேன் சேரி ஏதோ starting ல எதாச்சு இரும்னு பாத மூணு மாசமா ஆகுது

எதுக்கு maam எவ்ளோ maam எதுக்கு maam அவ்ளோ GST னா அவ்ளோ tax ஆ அதுக்குனு என்னா maam எல்லாரையும் ஏமாத்துரிங்களா இவ்ளோ cost லாம் எப்படி madam சும்மா காசு ஒண்ணும் வரது இல்லையே நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதுக்குனு ஆயிர ரூபா கட்டனுமா madam என்ன இதுக்கு எனக்கு வேணாம் madam இனி credit card credit card இல்ல maam என்னுது புரியுது எனக்கு ஆனா வேணாம் விடுங்க சும்மா காசு கட்டாத மாறி தான் நா வந்துட்டு இந்த credit card க்க வந்து stop பண்ணிருங்கோ credit cardstop பண்ணிடுங்க எனக்கு வேணாம் இந்த credit card புது card வாங்குனாலும் அதே தான maam cut ஆவும் புது card வாங்குனாலும் அவ்ளோ தான maam cut ஆவும்

இல்ல maam அப்படி பண்ணா problem ஏதும் ஆவதுங்களா மறுபடியும்

சரி இப்ப என்னா பண்ணனும் புது card க்கு சரி பழைய old card அ block புது card ஏ போட்டு குடுத்துருங்க ஆனா problem எதும் வராதுனா okay பண்ணுங்க இல்லனா வேணாம்

சொல்லுங்க maam ஆஹ் சொல்லுங்க maam

சரி என்னா பண்ணும் procedure அ கொஞ்சம் சொல்லுங்க first டு

நானா நா வன்ட்டு MNC ல work பண்ணிட்டு இருக்கேன் salary seventeen thousand per mo per month